சி மற்றும் C ல் பங்ஷன் கால்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது பங்ஷன் கால் ன் வகைகளான மதிப்பு மூலம் கால் செய்வது
ரெஃபரன்ஸ் மூலம் கால் செய்வது
இதை ஒரு உதாரணத்தின் மூலம் செய்யலாம்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்கு தளம் பதிப்பு 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் பதிப்பு 461 மதிப்பு மூலம் கால் செய்யும் functionகளின் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் இது பங்ஷன் க்கு ஆர்குமென்ட்ஸ் ஐ அனுப்பும் ஒரு வழி ஆகும்
மதிப்பு மூலம் ஒரு வேரியபிள் ஐ அனுப்பும் போது
பங்ஷன் க்கு அனுப்பும் முன் அது வேரியபிள் ஐ ஒரு பிரதி எடுக்கும்
பங்ஷன் க்குள் ஆர்குமென்ட்ஸ் ல் செய்யப்பட்ட மாற்றங்கள் பங்ஷன் ல் இருக்கும்
இது பங்ஷன் க்கு வெளியில் எதையும் பாதிக்காது
மதிப்பு மூலம் கால் செய்யும் பங்ஷன் க்கு ஒரு புரோகிராம் ஐ காண்போம்
எடிட்டர் ல் ஏற்கனவே புரோகிராம் ஐ எழுதி வைத்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் callbyvalசி என்பதைக் கவனிக்க இந்த புரோகிராம் ல் ஒரு எண்ணின் கனத்தைக் கணக்கிடுவோம்
இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் இங்கே ஒரு ஆர்குமென்ட் இன்ட் எக்ஸ் உடன் ஒரு பங்ஷன் கியூப் உள்ளது இந்த பங்ஷன் ல் எக்ஸ் ன் கனத்தைக் கணக்கிட்டு எக்ஸ் ன் மதிப்பைத் திருப்புவோம்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே ந் ன் மதிப்பை 8 என கொடுப்போம்
ந் ஒரு இன்டிஜர் வேரியபிள் பின் பங்ஷன் கியூப் ஐ கால் செய்வோம்
பின் ந் ன் மதிப்பையும் ந் ன் கனத்தையும் அச்சடிப்போம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவைத் திறப்போம்
கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் callbyvalசி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் வல்
எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க val
எண்டரை அழுத்துக வெளியீடு கியூப் ஒஃப் 8 இஸ் 512 என காட்டப்படுகிறது இப்போது ரெஃபரன்ஸ் மூலம் பங்ஷன் ஐ கால் செய்வதைக் காண்போம்
நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம்
இது பங்ஷன் க்கு ஆர்குமென்ட்ஸ் ஐ அனுப்பும் மற்றொரு முறை ஆகும்
மதிப்பிற்கு பதில் ஆர்குமென்ட் ன் அட்ரெஸ் ஐ பிரதி எடுக்கிறது
பங்ஷன் க்குள் argumentகளில் செய்யப்படும் மாற்றங்கள் வெளியேயும் அவற்றை பாதிக்கலாம்
இதில் argumentகளை பாயிண்டர் டைப் யாக டிக்ளேர் செய்ய வேண்டும்
ரெஃபரன்ஸ் மூலம் பங்ஷன் ஐ கால் செய்வதற்கான ஒரு உதாரணத்தைக் காணலாம்
நம் பைல் பெயர் callbyrefசி என்பதை கவனிக்க இது நம் ஹெடர் பைல் stdioஹ் பின் பங்ஷன் ஸ்வாப் உள்ளது இந்த பங்ஷன்
வேரியபிள் களின் மதிப்பை இடமாற்றும்
ஆ ன் மதிப்பு ப் ல் சேமிக்கப்படும்
ப் ன் மதிப்பு ஆ ல் சேமிக்கப்படும்
பங்ஷன் க்கு அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட்ஸ்
பாயிண்டர் டைப் என்பதைக் காண்க இங்கே ஒரு இன்டிஜர் வேரியபிள் ட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் ஆ ன் முதல் மதிப்பு ட் ல் சேமிக்கப்படுகிறது
பின் ப் ன் மதிப்பு ஆ ல் சேமிக்கப்படுகிறது
பின் ட் ன் மதிப்பு ப் ல் சேமிக்கப்படுகிறது இவ்வாறு மதிப்புகள் இடமாற்றப்படுகின்றன
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே இரு இன்டிஜர் variableகளை இ மற்றும் ஜ் என டிக்ளேர் செய்துள்ளோம்
பின் இ மற்றும் ஜ் ன் மதிப்புகளை பயனரிடமிருந்து வாங்குகிறோம்
ஆம்பர்சாண்ட் இ மற்றும் ஆம்பர்சாண்ட் ஜ்
இ மற்றும் ஜ் ன் மெமரி அட்ரெஸ் ஐ தரும்
முதலில் இடமாற்றுதலுக்கு முன் மதிப்புகளை அச்சடிப்போம்
பின் பங்ஷன் ஸ்வாப் ஐ செய்வோம் பின் இடமாற்றியபின் மதிப்புகளை அச்சடிப்போம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம் நம் டெர்மினலுக்கு வருவோம்
கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் கால்பைரெஃப் டாட் சி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ரெஃப்
எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ரெஃப்
எண்டரை அழுத்துக Enter தே வால்யூஸ் என காண்கிறோம்
நான் 6 ஐயும் 4 ஐயும் தருகிறேன் காட்டப்படும் வெளியீடு பீஃபோர் ஸ்வாப்பிங் 6 ஆண்ட் 4 ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 4 ஆண்ட் 6 இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் எவ்வாறு இயக்குவது என காணலாம்
என்னிடம் அந்த கோடு உள்ளது அதை பார்ப்போம்
இது இரண்டாவது புரோகிராம்
ரெஃபரன்ஸ் மூலம் பங்ஷன் ஐ கால் செய்வது
நம் பைல் பெயர் callbyrefசிபிபி என்பதைக் காண்க கோடு ஐ காண்போம் இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம் இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பங்ஷன் ஐ டிக்ளேர் செய்வது C லும் ஒன்றே
இதில் argumentகளை ஆம்பர்சாண்ட் எக்ஸ் மற்றும் ஆம்பர்சாண்ட் ய் என அனுப்புகிறோம்
இது எக்ஸ் மற்றும் ய் ன் மெமரி அட்ரெஸ் ஐ தரும்
பின் மதிப்புகளை இடமாற்றுவோம்
மீதமுள்ள கோடு நம் சி கோடு போன்றதே
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு பதில் கவுட் உம் ஸ்கான்ஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு பதில் சின் ம் இட வேண்டும் இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம்
நம் டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் callbyrefசிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ரெஃப்1 எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ரெஃப்1 எண்டரை அழுத்துக இங்கே இது காட்டுவது Enter வால்யூஸ் ஒஃப் ஆ ஆண்ட் ப் 4 மற்றும் 3 என தருகிறேன் வெளியீடு காட்டப்படுகிறது பீஃபோர் ஸ்வாப்பிங் ஆ ஆண்ட் ப் 4 ஆண்ட் 3 ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஆ ஆண்ட் ப் 3 ஆண்ட் 4 இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம்
சுருங்க சொல்ல நாம் கற்றது மதிப்பு மூலம் பங்ஷன் ஐ கால் செய்வது
ரெஃபரன்ஸ் மூலம் பங்ஷன் ஐ கால் செய்வது
பயிற்சியாக C ல் மதிப்பு மூலம் கால் செய்வதைப் பயன்படுத்தி ஒரு எண்ணின் கனத்தைக் கணக்கிட இதுபோன்ற ஒரு புரோகிராம் எழுதுக
கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியர் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்